ஹம் ஹம் copy paste job ஏதாவது கிடைக்குமா

copy and paste ஹம் part time ஏதாவது copy and paste தான் வந்து சொல்லுறாங்க ஆனா amount தரா தரமாட்ராங்க அப்படியா எனக்கு நிறைய பேர் அதுதான் சொல்லுறாங்க அதுதான் easy அழகா easy யா copy and paste பண்ணிட்டு வேலைய முடிச்சிரலாம் டக்கு டக்கு முடிஞ்சிராதா அப்படினு சொல்லுறாங்க ஆனா யாரும் ஏதும் தரா மாட்ராங்க work from home க்கு அப்படியா but ஆனா நா அன்னைக்கு பாத்தேன் நானு

net ல தான் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கே mail வந்துருந்தது

mail அப்போ open பண்ணி click பண்ணி உள்ள போய் பாத்தேன் நானு இப்போ அதுல தான் காமிச்சது capture entry form filling நீ இப்போ சொன்னா மாதிரி தான் காமிச்சிசு ஆனோ அது எனக்கு ஏதோ interest தெரிய மாட்டுக்கு எனக்கு எங்க fake ஆக்கிடுமோ அப்படின்டு ஆமா அப்படிதான் இப்போ வந்து ஒரு fifty copy and paste பண்ணுங்க சொல்லுறாங்க

பண்ணுறேன் copy paste

ஒரு அஞ்சு friend வந்து referral பண்ணனும்

அந்த ஐந்து பேர் வந்து நம்ம அத join பண்ணி வைக்கணும் அப்படினு ஒரு condition போட்டுராங்க

இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா security payment full இல்லை

விட்டா login பண்ணி உள்ள போற மாதிரி தான் இருக்கு

sign பண்ணி உள்ள போனா இப்படி ஒரு condition வச்சுராங்க

அவங்க எப்படிதான் ஏதாவது ஹம்

ஹம் நிறைய இப்படி தான் இருக்கு இல்லனா two hundred pay பண்ணனும் இந்த login id க்கு ஹம் ஹம் எல்லாத்துலயும் ஏதாவது சோதப்பிருது பாத்தயா

ஹம் வேற என்ன இருக்குனு தெரிய மாட்டிங்குது online இப்போ நிறைய இந்த data entry companies வந்துருச்சுல

அதனாலயே வந்து company க்குள்ள எல்லா போறாங்க direct போய் அவங்க எடுத்து பண்ணுறாங்க

அதனால வீட்டுல எதுவும் அவளவா கிடைக்க மாட்டுக்கு

ஆ பண்ணுற மாதிரி சொன்னாங்க எனக்கும் ஆனா அதுக்கு தான் two thousand five hundred security deposit deposit பண்ணனும் அதுக்கும் ஆனா நானும் பாத்தேன் பேசாம அதுவாது உக்காது பண்ணலாமா என்னா சும்மா numbers தானா எழுதணும் easy ஆ எழுதிறலாமா நினைசேன் நானு

அதுல box க்குலே இருக்கணும் அதுல line touch பன்னா கூடாது black color pen ல தான் எழுதணும் நிறைய condition லம் இருக்கு

ஒண்ணு தப்பா இருந்தாலும் இவ்வளோ amount பிடிப்பேன் அப்படினு சொன்னாங்க

ஆமா இது வந்து அவங்க வந்து எப்படி amount less பண்ணணும்னு தான் பாக்குராங்க தவற

ஆனா அவங்க வேளையுன் வாங்கிறாங்க அதே மாதிரி தான் இங்க இதயும்

ஹம் கடைங்களிலாம் எப்படி only ninety nine rupees அப்படினூ போடுறான் அந்த மாதிரி இருக்குது

ஹம் பேசாம நம்மலே ஒரு business start பண்ணிறலாம் போல அது தான் நானும் சொல்லலாம்னு நினச்சேன் ஹம்

எதுக்கு bank ல ஏதாவது ஒரு loan போடுவோம்மா bank loan போட்டு நம்மலே ஒரு business start பண்ணி நம்மலே ஒரு MD ஆகிறுவோம் ஆமா இப்போ தான் நிறைய loan தராங்களேன்

இப்போலாம் bank காரங்கலாம் இந்த இதுக்கு கெளம்பிட்டாங்க ஹம்

இப்போ ஒவ்வொரு ஊருலயும் வந்து இப்போ group group குழு மாதிரி அந்த மாதிரி loan குடுக்க ஆரமிச்சிட்டாங்க ICICI எல்லா bank ல இருந்துமே இந்த collection office எடுத்து வச்சிருக்காங்க அவங்க

விவசாயம் இந்த வீதினா இந்த வீதில ஒரு குழு பிடிச்சிக்குராங்க

ஹம் எங்க அதுலாம் நம்மளுக்கு set ஆகாது என்னா loan நம்ம easy ஆ நம்ம சொல்லிறோம் நம்ம பேசிட்டோம் சொல்லிட்டு நம்ம loan வாங்கி நம்ம business start இரண்டு வருஷத்து இழுத்து இழுத்து விட்டுருவாங்க கட்டனும் வார வாரம் இரண்டு வருஷம் வாரம் வாரம் கட்டனும்

ஆமா இப்போ என்ன தோட்டதுகலாம் loan இருக்கு gold loan இருக்கு வீடு கட்டுறதுக்குழாம் ஹம்

vistage product பத்தி உனக்கு தெரியுமா அது நேத்து தான் பாத்தேன் நானு

அஹ் இங்க பக்கதுல ஒரு அண்ணா என்னயும் சேர்த்து விட்டாங்க

நானும் பன்னேன்

ஆனா வந்து அது என்னனா amount வந்து நம்ம கட்டி வாங்குற மாதிரி இருக்கு

thousand rupees ten thousand rupees அந்த மாதிரி வாங்கணும் போல வாங்கி அது point value ஒண்ணு இருக்கு அந்த point value reach ஆனா தான் நமக்கு amount ஆம்

zoom meeting வச்சி அதுல ஆள் செக்குறாங்க

சேர்த்து விட்டுட்டு நம்மளுக்கு கீழ நம்மளும் ஆளு சேர்க்குர மாதிரி தான் இருக்கு அந்த வேலையும் இல்லனா நம்மளும் product வந்து வாங்கணும்

rate பயங்கர rate ஆ இருக்காம் அந்த vistage product

அதுதான் இன்னைக்கு meeting வச்சாங்க சரி first meeting attend பண்ணனும் உங்களுக்கே புரியும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் கடைசில தெரிஞ்சது vistage product பத்திதான் சொல்லிட்டு இருக்காங்கணுட்டு நா அதுக்குதான் சரி benefit ஆ இப்படி தான் மா இதுக்கு எனக்கும் ஒரு phone பண்ணுனாங்க இதுல

இந்த மாதிரி இதுக்கு call பண்ணுங்கணு சொல்லிட்டு number போடுருந்தது

சும்மா try பண்ணுவோம்னனா call பண்ணுனா அது என்ன miss india சொல்லிட்டு ஒரு contract number

வந்து இங்க வந்து direct ஆ வந்து attend பண்ணுங்க meeting அப்போ தான் உங்களுக்கு எண்ணனு புரியும் அப்படினு சொன்னாங்க சரினூ போனா அங்க வந்து hundred rupees pay பன்னா சொல்லுறாங்க meeting attend பன்ன

Two hours meeting ல என்னனா அதுவும் vestige மாதிரி தான் product வாங்கணும் ஹம் அப்போதான் அந்த மாதிரி vistage நிறைய பேர்க்கு குடுக்குறாங்களே ஹம் ஆனா company name மட்டும் வேற அதே மாதிரி product வந்து vistage ல வந்து வெறும் இந்த மாதிரி product

இதுல வந்து என்னனா எல்லா எல்லா product இருக்கு dress, gold

எல்லா product அதுவும் ten thousand வாங்குனாதான் இவ்வளோ maximum points கிடைக்கும்

அவளோ இருக்கவனே எதுக்கு நம்ம வேலைக்கு போக ஹம் ஹம் ஹம் சரி okay அப்போ நீ பாரு நானு எண்ணனு பாத்துட்டு சொல்லுறேன் நானு எப்படினு நானும் net search பண்ணுறேன் ஏதாவது நீயும் ஏதாவது search பன்னூ ஹம் சரி டா பாத்துக்கோ

அப்போ நாளைக்கு கூப்டு எனக்கு

ஹம் சரி வணக்கம் சிம்பு வணக்கம் பூஜா

வணக்கம் அபிநயா அஹ் இன்னைக்கு நம்ம வந்து ஊடகத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அதுல உங்க இரண்டு பேருக்கும் உடன்பாடு தான ஆஹ் பேசலாம்

அஹ் ஒரு ஒரு செய்தியோ எதோ ஒரு நல்ல விசயமோ ஒரு கெட்ட விசயமோ இல்லை அரசாங்கம் சொல்ற எதோ ஒரு அஹ் ஒரு order ஆ எதுவா இருந்தாலுமே எதோ ஒரு ஊடகத்துக்கு மூலமாதான் வந்து மக்கள் கிட்ட போய் சேருது அஹ் அது இது correct தான பூஜா நீங்க என்ன நினைக்கிறீங்க அ அ ஊடகத்துல வர்ற செய்திதான நம்பி அதுதான் உண்மைன்னு பலர் நம்புறாங்க இல்லையா

சிம்பு

சொல்லுங்க அபிநயா இல்ல பூஜா பேசுறேன் பதில் சொல்லுங்க சரி ஆஹ் நல்ல விசயம் தான் ஆஹ் ஆமா எல்லாமே இப்ப வந்து ஊடகத்து மூலியமாதான எல்லாருக்கும் தெரியுது இப்போ யார் இந்த செய்தித்தாள் எல்லாம் வாங்கி படிக்கிறா எல்லாருமே இந்த வீட்ல தொலைக்காட்சியோ இல்லை கைல தொலைபேசியோ வச்சுதான் இந்த ஊடகத்த பாத்துதான் தெரிஞ்சுக்குறாங்க அவங்க வந்து யூ டுயூப்ங்குற ஆங்கிலத்துல யூ டுயூப்பாங்க அதைப்பாத்துதான் எல்லாருமே இந்த செய்தியா இருக்கட்டும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க ஊடகம் எவ்வளவு இதா இருக்குதுன்னு ஒரு நல்ல விஷயம் பரவறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதை விட வேகமா வந்து ஒரு கெட்ட விஷயம் ஊடகத்துல சீக்கிரமாவே பரவிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதைப்பத்தி உங்களுடைய கருத்து என்ன பூஜா உம் கண்டிப்பா அதுதான் வந்து மக்கள் எல்லாம் நம்புறாங்க ஊடகத்துல போட்டுட்டாங்க உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஆனா கண்டிப்பா கிடையாது ஊடகத்தோட ஆஹ் marketing வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு channel லும் பண்ற விஷயம் பொய்யான தகவலை பரப்புரதனால நிறையபேர் பாக்குறாங்க பொய்யான தகவல் பரப்பலாம் அப்படின்றதுனால நிறைய விஷயம் பண்றாங்க அஹ் அது எனக்கு அறவே பிடிக்கல அஹ் சிம்பு நீங்க அதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க அஹ் பூஜா அது இருக்கட்டும் உங்க பின்னாடி எதோ ஒரு ஹம் சத்தம் கேக்குது கதகதகத்ன்னு அது ஒண்ணும் இல்லை எலியோட வேலைதான் கஜக்கஜக்ன்னு sound கேக்குது மன்னிக்கவும் இனிமேல் பண்ணாது

கண்டிப்பா ஹம் நீங்கதான் கேட்டுட்டு இருந்தீங்க மறுபடியும் கேளுங்க அதுகூடையும் flow ல வரும்போதே catch பண்ணிக்கணும் சிம்பு நடுவுல இந்த மாதிரி கேட்டீங்கன்னா புரியவில்லை

ஹம் எனக்கு அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியலை correct ஆ அதனால கொஞ்சநேரம் வாயை மூடிட்டு இருங்க அஹ் அபிநயா நீங்க சொல்லுங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா

ஆமா கண்டிப்பா யாருக்குமே பிடிக்ககாதில்ல கெட்ட செய்தி போய் அவ்வளவு வேகமா பரவுறது அஹ் எல்லாரும் அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் வெளிய வர்றது வந்து நாட்கள் எடுக்கும் ஒரு கெட்ட கெட்ட விஷயம் வந்து வேகமாவே வெளில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அஹ் இது இப்ப ஊடகத்துலையும் நடக்குது யாருமே அந்த இது ஆராஞ்சு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு முதல் இரண்டு நாள் மூணு நாள் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு எல்லாருமே மக்கள் வந்து முடிவு பண்ணிடுறாங்க okay பண்ணிணது இவ தான் இந்த விஷயத்தை பண்ணிணது இவங்கதான் இதனால்தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு ஆனா ஆஹ் சொல்லுங்க அக்கா பூஜா நீங்க ரொம்ப பெருசா இழுத்துட்டே போகவேண்டாம் முப்பது second ல பேசி முடிங்க ஏன்னா இது reject ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு

அது அப்படிதான் வெண்ணெய் அபிநயா நீங்க சொல்லுங்க அஹ் நிச்சயமா பூஜா இப்போ பாத்தீங்கன்னா ஊடகங்களை வந்து இரண்டு வகையா பிரிக்கலாம் அதாவது அச்சு ஊடகம் மற்றொன்று வந்து மின்னணு ஊடகம் அச்சு ஊடகங்கள்அப்படின்னு சொல்றது அச்சுல பட்டு வர்ற செய்தி தாள்கள் இதழ்கள் இதெல்லாந்தான் அதுல அடங்கும் மின்னணுன்றது வந்து இந்த தொலைக்காட்சி திரைப்படங்கள் அப்புறம் சமூக வலைத்தளங்கள் இதெல்லாந்தான் வந்து மின்னணு ஊடகங்களா வந்து இருக்கு அஹ் இப்போ வந்து நிறையபேருக்கு செய்திதாள் வாசிப்பே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சோ அஹ் எல்லார் எல்லார்கிட்டயும் தொலைபேசிங்க்கிற ஒரு விஷயம் வந்துட்டனால இந்த செய்தி வாசிப்பு பழக்கம் அப்படின்றது குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சிம்பு பூஜா வந்து செய்திதாளே வாசிச்சது இல்ல அது எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து சின்ன வயசுல வாசிச்சு இருக்கேன் இப்ப என்கிட்டே நீங்க சொன்ன மாதிரிதான் என்கிட்டே வந்து தொலைபேசி வந்ததுல இருந்து நான் செய்தித்தாள் பக்கமே போறதில்லை ஆஹ் நீங்க சொல்றது கருத்தை வந்து நான் ஏத்துக்கிறேன் இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எது உங்களை தடுக்குது சிம்பு அஹ் செய்தித்தாள் இப்பவும் வெளியிட்டுட்டுதான் இருக்காங்க செய்தித்தாளையும் படிக்கலாமே

அஹ் இன்னைக்கு காலையிலதான் newspaper வந்திருக்கும் செய்தித்தாள் வந்திருக்கும் night நடந்ததையும் அடுத்தநாள் காலைல நடந்ததையும் நம்ம வந்து இன்னைக்கு காலைலதான் படிக்க முடியும் அதே இது நம்ம கைல இருக்கிற தொலைபேசி வந்து அப்படி கிடையாது உடனே உடனே நமக்கு தெரிஞ்சிருது இந்த விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னு

நம்ம செய்தி இதழிலேயும்தானே உடனுக்குடனே அந்த செய்திகள் எல்லாம் சொல்லிடறாங்க அப்படியும் தெரிஞ்சிக்கலாமே

கொஞ்சம் நடுவுல என்னையும் பேச விடுங்க சிம்பு அஹ் அப்புறம் reject ஆக வாய்ப்பு இருக்கு எத்தனை தடவை நான் சொல்றதுன்னு தெரியல இரண்டுபேரும் மாறி மாறி பேசுறதைவிட மூணாவது ஆள் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்குங்க சிம்பு நீங்க சொன்னீங்க நான் வந்து செய்திதாளே படிக்க மாட்டேன்னுட்டு நீங்க படிச்சதே இல்ல அதை வந்து நான் இந்த பதிவுல சொல்லிக்கிறேன் அபிநயா நீங்க ஊடகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் ஆஹ் நிச்சயமா பூஜா மற்ற வெகுஜன ஊடக கருவிகளை ஒப்பிடறப்ப செய்தி தாள்ல வெளியிடுற அஹ் தகவல்கள் வந்து கொஞ்சம் வேறையா இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து

விளையாட்டு செய்திகள் கலாச்சார வாழ்க்கை கல்வி fashion இந்த மாதிரி எல்லா செய்திகளுமே ஒரு குறிப்பிட்ட பக்கங்களுக்குள்ள அடக்கிடுறாங்க இல்லையா அது அது கொஞ்சம் அஹ் நிறைய தகவல்கள் குடுக்குற மாதிரியும் இருக்கு அஹ் செய்திதாள்கள் வாசிக்கிறதுனால சில நன்மைகள் இருக்குனும் நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சிம்பு

செய்தித்தாளை உக்கார்ந்து அவங்க படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா நேரம் இருக்காது எனக்கு முக்கியமா இருக்காது நான் வந்து இப்ப வெளிய போறேன் ஒரு bus ல போறேன்னா அப்படியே phone பார்த் அதாவது தொலைபேசி பார்த்தே நான் தெரிஞ்சுப்பேன் அதாவது செய்தித்தாள் பார்த்து வாசிச்சு தெரிஞ்சுக்கனுங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு போதுமான நேரம் கிடையாது அதே மாதிரிதான் இதப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பூஜா உம் நீங்க சொல்றது சரிதான் அஹ் நம்ம வந்து வீடி ஊடகத்தைப்பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் செய்தித்தாள் பற்றி நிறைய விஷயம் பேசுறோம் உம் கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது போய் அந்த ஊடகத்துல பணி புரிறாங்க இல்ல அவங்களைப் பத்தியும் கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அபிநயா நீங்க என்ன நினைக்கிறீங்க

உம் கண்டிப்பா நிறையபேருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊடகம் வந்து தப்பான ஊடகம் அப்படின்னு நிறைய விஷயம் தெரியும் தெரிஞ்சுமே வந்து பொய்யான விசயங்களை பரப்புவாங்க ஹம் ஏன்னா வந்து அவங்க வேலையின் காரணமா அப்புறம் தன்னோட மேலதிகாரி காரணமா அப்படி பண்ணுவாங்க உம் நான் அதைப்பத்தி கொஞ்சம் பேசணும் நம்ம வந்து விவாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதோ சிம்பு நீங்க என்ன சொல்றீங்க உண்மைதான் இப்ப ஒரு செய்தின்னு வருதுன்னா அதுக்கு பின்னாடி பணம் பரிமாற்றங்கள்தான் நிறைய நடக்கும் இந் இந்த செய்திதான் எனக்கு வெளில வரணும் இந்த செய்திய மறைச்சிருங்க அப்படின்னு